ரூபி ல் வைல் மற்றும் உண்டில் loopகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் பயன்படுத்த கற்கபோவது வைல் லூப் உண்டில் லூப் ரெடோ மற்றும் பிரேக்
நாம் பயன்படுத்துவது உபுண்டு பதிப்பு 1204 ரூபி 193 இந்த டுடோரியலை தொடர உங்களிடம் இணைய இணைப்பு இருக்க வேண்டும்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
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும் தொடங்குவதற்கு முன் ஏற்கனவே டிடிடி டைரக்டரி ஐ உருவாக்கியுள்ளதை நினைவுகொள்க
அந்த டைரக்டரி க்கு செல்க பின் ரூபி ஹைபன் டியூட்டோரியல் பின் லூப்பிங் ஹைபன் ஸ்டேட்மென்ட்ஸ் டைரக்டரி
இப்போது அந்த போல்டர் ல் உள்ளோம் தொடர்ந்து செல்வோம்
ரூபி ல் வைல் லூப் க்கான சின்டாக்ஸ் பின்வருமாறு வைல் பூலியன் எக்ஸ்பிரஷன் ரூபி கோடு எண்ட் ஒரு உதாரணத்தை காண்போம்
பேசிக் லெவல் ரூபி டுடோரியல்களில் காட்டியவாறு கெடிட் ல் ஒரு புதிய பைல் ஐ உருவாக்குக
அதற்கு வைல் ஹைபன் லூப் டாட் ஆர்பி என பெயரிடுக வைல் லூப் க்கான ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன்
இப்போது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க கெடிட் ஸ்பேஸ் வைல் ஹைபன் லூப் டாட் ஆர்பி ஸ்பேஸ் இங்கே டுடோரியலை இடைநிறுத்தி இந்த கோடு ஐ டைப் செய்யலாம்
இந்த உதாரணத்தில் ஒரு வைல் லூப் ஐ டிக்ளேர் செய்துள்ளேன்
முதலில் ஒரு லோக்கல் வேரியபிள் இ ஐ டிக்ளேர் செய்து அதற்கு மதிப்பு 0 ஐ இனிஷியலைஸ் செய்துள்ளேன்
பின் ஒரு வைல் லூப் ஐ டிக்ளேர் செய்கிறேன் வேரியபிள் இ
10 ஐ விட பெரிதாக இருக்கும் வரை இந்த லூப் இயங்கும்
வைல் லூப் னுள் டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கும் பட்ஸ் மெத்தோட் வெளியீட்டை காட்டும்
வெளியீடு காட்டப்பட்ட பின் இ மதிப்பில் ஒன்றை குறைக்கிறோம்
அடுத்த இட்டரேஷன் க்கு முன் இந்த குறைந்த மதிப்பை இ ஏற்றுக்கொள்ளும்
ஒவ்வொரு இட்டரேஷன் னிலும் வேரியபிள் இ மதிப்பு குறைக்கப்படுகிறது
இ மதிப்பு 10 ஐ அடையும் வரை இது நடக்கிறது அந்த நிலையில் வைல் கண்டிஷன் செயலிழக்கிறது
இது பின்னர் லூப் ஐ முறித்து வெளியீட்டை அச்சடிப்பதை நிறுத்துகிறது
இப்போது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் வைல் ஹைபன் லூப் டாட் ஆர்பி பின் வெளியீட்டை காண்க
0 முதல் 9 வரையான எண்களின் பட்டியலை வெளியீடு கொண்டுள்ளது
ரூபி ல் இப்போது உங்கள் சொந்த வைல் லூப் ஐ உங்களால் எழுத முடியும் அடுத்து உண்டில் லூப் ஐ காண்போம்
ரூபி ல் உண்டில் லூப் க்கான சின்டாக்ஸ் உண்டில் பூலியன் எக்ஸ்பிரஷன் ரூபி கோடு எண்ட் ஒரு உதாரணத்தை காண்போம்
இப்போது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க கெடிட் ஸ்பேஸ் உண்டில் ஹைபன் லூப் டாட் ஆர்பி ஸ்பேஸ் டுடோரியலை இடைநிறுத்தி இங்குள்ள கோடு ஐ டைப் செய்யலாம்
இந்த உதாரணத்தில் ஒரு உண்டில் லூப் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம்
ஒரு லோக்கல் வேரியபிள் இ ஐ டிக்ளேர் செய்து அதற்கு 0 ஐ இனிஷியலைஸ் செய்திருந்தோம்
பின் ஒரு உண்டில் லூப் ஐ டிக்ளேர் செய்கிறேன்
வேரியபிள் இ 10 ஐ விட அதிகமாக இருக்கும்வரை இந்த லூப் இயங்கும்
பட்ஸ் மெத்தோட் வெளியீட்டை காட்டும்
வெளியீடு காட்டப்பட்ட பின் இ ன் மதிப்பில் ஒன்று குறைக்கப்படுகிறது
அடுத்த இட்டரேஷன் க்கு முன் இ இந்த குறைக்கப்பட்ட மதிப்பை ஏற்றுகொள்ளும்
ஒவ்வொரு இட்டரேஷன் னின் போதும் வேரியபிள் இ மதிப்பு குறைக்கப்படுகிறது
இ மதிப்பு 11 ஐ அடையும் வரை இது நடக்கிறது
அந்த நிலையில் உண்டில் கண்டிஷன் செயலிழக்கிறது
பின்னர் இது லூப் ஐ முறித்து வெளியீட்டை அச்சடிப்பதை நிறுத்துகிறது
இப்போது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் உண்டில் ஹைபன் லூப் டாட் ஆர்பி பின் வெளியீட்டை காண்க
0 முதல் 10 வரையான எண்களின் பட்டியலை வெளியீடு கொண்டிருக்கும்
இப்போது ரூபி ல் உங்கள் சொந்த உண்டில் லூப் ஐ உங்களால் எழுத முடியும் இப்போது ரெடோ கன்ஸ்ட்ரக்ட் க்கு வருவோம்
ரூபி ல் ரெடோ க்கான சின்டாக்ஸ் பின்வருமாறு objectகளின் தொகுப்பு
ஈச் டோ ஐட்டம் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ரூபி கோடு ரெடோ எண்ட் கண்டிஷனல் எண்ட் லூப் ரெடோ லூப் க்கான ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன்
இப்போது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க கெடிட் ஸ்பேஸ் ரெடோ ஹைபன் லூப் டாட் ஆர்பி ஸ்பேஸ் டுடோரியலை இடைநிறுத்தி இங்குள்ள கோடு ஐ டைப் செய்யலாம்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
எண்கள் 10 முதல் 20 வரை இட்டரேட் செய்ய ஈச் லூப் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம்
பின் ஒரு ஐஎஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஐ டிஃபைன் செய்கிறேன்
10 முதல் 20 க்கு இடையேயான ஒவ்வொரு எண்ணுக்கும் இந்த லூப் இயங்கும்
இ ன் மதிப்பு 20 க்கு சமமாக இருந்தால் மட்டும் இது ஐஎஃப் கண்டிஷன் பகுதியினுள் நுழையும்
ஈச் லூப் னுள் டிக்ளேர் செய்யப்பட்டுள்ள பட்ஸ் மெத்தோட் வெளியீட்டை காட்டுகிறது
இது ஐஎஃப் கண்டிஷன் பகுதியினுள் நுழைந்தவுடன் முதலில் வெளியீட்டை அச்சடிக்கும்
பின் இது ரெடோ ஐ இயக்கும் ரெடோ மிகவும் உள்ளே உள்ள லூப் ன் இட்டரேஷன் ஐ இயக்கும்
லூப் கண்டிஷன் ஐ சோதிக்காமலேயே இது அவ்வாறு செய்யும்
நம் கண்டிஷன்
ஐஎஃப் இ 20
இ ன் மதிப்பு 20 இருந்து மாறாது என்பதால்
வெளியீடு ஒரு இன்ஃபினைட் லூப் ஆகும்
டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் ரெடோ ஹைபன் லூப் டாட் ஆர்பி பின் வெளியீட்டை காண்க
வெளியீடு எப்போதும் முடிவடையாத ஒரு இன்ஃபினைட் லூப் ஐ கொண்டுள்ளது
இன்ஃபினைட் லூப் ஐ முடிக்க Ctrl சி ஐ அழுத்துக இப்போது பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஐ காண்போம்
ரூபி ல் பிரேக் ஸ்டேட்மெண்ட் க்கான சின்டாக்ஸ் ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பிரேக் எண்ட் கண்டிஷனல் ரூபி கோடு எண்ட் லூப் ஒரு உதாரணத்தை காண்போம்
இப்போது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க கெடிட் ஸ்பேஸ் பிரேக் ஹைபன் லூப் டாட் ஆர்பி ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட்
டுடோரியலை இடைநிறுத்தி இங்குள்ள கோடு ஐ டைப் செய்யலாம்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
இது நாம் ஏற்கனவே பயன்படுத்தியது போன்றது
இங்கே பட்ஸ் மெத்தோட் 11 முதல் 19 வரையான எண்களுக்கு வெளியீட்டை காட்டுகிறது
மதிப்பு 20 ஆன பின் ப்ரோகிராம் ஐஎஃப் கண்டிஷன் பகுதியினுள் நுழைகிறது
அந்த நிலையில் இது பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஐ சந்தித்து லூப் ஐ முறிக்கிறது
இப்போது டெர்மினலை திறந்து டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் பிரேக் ஹைபன் லூப் டாட் ஆர்பி பின் வெளியீட்டை காண்க
வெளியீடு 10 முதல் 19 வரையிலான எண்களை கொண்டிருக்கும்
இப்போது உங்கள் சொந்த பிரேக் கன்ஸ்ட்ரக்ட் ஐ உங்களால் எழுத முடியும்
இத்துடன் இந்த ஸ்போகன் டுடோரியல் முடிகிறது
சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் பயன்படுத்த கற்றது வைல் லூப் உண்டில் கன்ஸ்ட்ரக்ட் ரெடோ பிரேக் கன்ஸ்ட்ரக்ட்
பயிற்சியாக 100 முதல் 115 வரையான எண்களின் ரங்கே
பாரன்ஹெய்ட் ல் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கொள்க